அவருக்கு ஆப்போசிட் ல மூணு பேரு ரிக்க்ஷா ல போயிட்ருக்காங்க.

அவருக்கு நேர் ஆப்போசிட்ல பந்தன் பேங்க்னு ஒரு பேங்க் இருக்கு.

அதுக்கு மேல தூம் லைட் வெச்சுருக்காங்க. அதுக்கு கீழ பூந் தொட்டிகள் வெச்சுருக்காங்க.

நெறைய புத்தகங்கள் ஷெல்ப் ல இருக்கு ப்ளூ கலர் சட்ட போட்ட ஒருத்தர் புத்தகத்த படிச்சிட்டு நிக்கிறாரு.

கட்டடத்தோட டாப்ல சூரியன்னு எல்_இ_டி போர்டு ஒன்னு வெச்சிருக்காங்க.

சீஃப் கெஸ்ட் ஒருத்தர் சேர்ல உக்காந்துருக்கார்.

இது ஒரு அவார்ட் ஃபங்ஷன் செரிமனி .

ஒரு பொண்ணு அவார்ட் வாங்கிட்டு இருக்காங்க.

புல் தர மேல ஆம ஒன்னு படுத்து இருக்கு.

ஆமையோட முன்னங்கை ஒன்னு பின்னங் கால் ஒன்னு தெயுரிது.

சில துணிகல தொங்க விட்ருக்காங்க ஷோகேஸ் பொம்ம ஒன்னு இருக்கு.

இது ஒரு பலங்காலத்து ரெண்டு மாடி கட்டடோ.

பக்கத்துல கரண்ட் போஸ்ட் ஒன்னு போயிட்டுருக்கு ரைட் சைடு ல ஒரு ஸ்கூட்டி நிறுத்தி வெச்சிருக்காங்க.

லெஃப்ட் சைடுல டஸ்பின் வெச்சிருக்காங்க ப்ரூமு வெச்சிருக்காங்க.

பக்கத்துல வாஷிங் மெஷின் இருக்கு அதுக்கு கீழ ப்ரூம் போட்டு வச்சுருக்காங்க.

அதுக்கு கீழ சங்கீத் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு போர்டு இருக்கு.

இந்த ஓரத்துல நெறையா தள்ளுவண்டிகள்ல நெறைய பொருட்கள்ல வச்சிருக்காங்க.